சரி அதனாலதான் doctor ட்ட வேணும்னா காமிப்போமா அப்படினுட்டு உங்கள்ட்ட கேட்கலாமேன்னு பண்ணேன் okay okay இல்ல நீங்க வாரவாரம் முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குல்ல அதை தேய்ங்க அதுவே நல்லா கொஞ்சம் உங்களுக்கு முடி வளரும் கொட்றது நின்னுட்டு அது இல்லாம அப்புறம் அந்த ஆளி விதைலாம் சொல்றாங்க இல்லை என்னது?

ஆஹ் இந்த black color ல இருக்குமே அதுவா?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 நல்ல hair fall வந்து reduce பண்ணுது அப்படியா சரி சரி நான் வேணா பண்ணிபாக்குறேன்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

வெந்தயம் இருக்கில்ல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

அதான் அம்மா வந்துட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருந்தும் வெந்தயம் வச்சு தான் ஒருவாட்டி குளிச்சேன்

சரி அதான் சரி doctor கிட்ட வேணா காமிக்கலாம் சரி okay okay ஆஹ் அந்த doctor கிட்ட காமிச்சா தொடர்ந்து continue பண்ணிக்கிட்டே இருக்கணுங்களா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 நீங்க அந்த name என்ன சொன்னீங்க clinic name உ புரியல எனக்கு நீங்க பேசுறது ஒழுங்கா கேட்கல clinic name சொன்னீங்க இல்ல உறையூர்ல

திருச்சி skin care

உறையூர்ல மெத்தடிஸ்ட் ஸ்கூல் இருக்குல்ல ஆமாம் அது பக்கத்துல இருக்கு அந்த clinic உ ஆஹ் ஆஹ் சரி திருச்சி skin carte clinic சொல்லிட்டு ஆஹ் ஆஹ் சரி சரி நீங்க location எனக்கு share பண்றீங்களா? சரி நான் share பண்றேன் நான் வந்து இந்த pimples க்கு இதுக்கு தான் முக்கியமா அவர்ட்ட காமிச்சேன். hair fall க்கு ஒருவாட்டி தான் காமிச்சிருக்கேன் pimples க்கும் அங்கேயே பார்க்கறாங்களா? அவரு full ஆவே skin doctor தான் நல்லா பாப்பாரு அவர் பேரு கூட சரவணன்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

சங்கவி நீங்க பேசுறதே கேக்கல இல்ல இப்ப எப்படி இருக்கு pimples அவங்களுக்கு கட்டி மாதிரி வருதா இல்ல மாதிரி வருதா pimples உ அஹ் ஹம் கட்~ black லாம் அவளுக்கு கிடையாது pimple ஆ தான் வருது

ஆஹ் அதான் ரொம்ப நெத்திலலாம் அப்படியே ரொம்ப இருக்கு. இவ வந்து என்ன பண்ணா அந்த aloe vera gel இருக்குல்ல ஆமாம் அது கூட போடலாம் நல்லதுதான் நல்லா கேட்குமே ஆஹ் அதை தான் இப்போ use பண்ணிட்டிருக்கா ஆனா இருந்தாலுமே அது சரி வரல ரொம்ப அவளுக்கு அதுவும் வெயில்ல மதியம்லாம் வர்றா இல்ல

அதனால ரொம்ப இருக்கு face full ஆ அதான் skin doctor சரி இவங்களே பாப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க சொன்ன உடனே தான் தெரியும் இவங்க பாப்பாங்க நீங்க ஒரு நாள் போங்க அவங்க evening மட்டும் தான் பாப்பாங்க four o'clock ல இருந்து

evening நீங்க four o'clock ஆஹ் போயிடுங்க correct ஆ நாலு மணியிலிருந்தே பாப்பாங்க ஆனா நிறைய ஆஹ் ஆஹ் முதல் நாளே appointment வாங்கி வச்சிருங்க நான் உங்களுக்கு number கூட சொல்றேன் note பண்ணிக்கோங்க

நீங்க பேசுறதே கேட்கல

ஆஹ் நீங்க மொத நாளே appointment வாங்கி வச்சுக்குங்க அப்பதான் வந்து அடுத்த நாள் free யா போக முடியும் அங்க போயி name அங்க போனதுக்கப்புறம் name கொடுத்தேன்

ரொம்ப கும்பல் இருக்குமா அதனால வர்றதுக்கு அப்புறம் எட்டு ஒன்பது மணி ஆயிடும் வீட்டுக்கு ஓ அப்படியா சரி சரி அப்ப நான் நாளைக்கே கொடுத்துடுறேன் இல்ல இன்னிக்கு கொடுத்துட்டா நாளைக்கு போலாம் இல்ல?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 சரி நீங்க number சொல்றீங்களா? ஆஹ் note பண்ணிக்கிறீங்களா? ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க

seven eight

two seven

five four

ஹம் சரி சங்கவி இது அந்த clinic ஓட number தானே

இந்த number க்கு call பண்ணி முன்னாடியே நீங்க book பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க எத்தனாவது token number உ அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஆஹ் சரி சங்கவி நாம அதுக்கு ஏத்த மாதிரி time ல கூட போயிட்டு வந்துடலாம்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 ஆஹ் sunday வும் இருப்பாங்க evening four to seven வரைக்கும் எப்போதுமே அங்க clinic ல தான் இருப்பாங்க சரி சரி எப்படி சங்கவி இது amount லாம் எப்படி ரொம்ப அதிகமா இருக்குமா? ஏன்னா hair fall க்குலாம் காமிச்சோம்னா ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆஹ் three fifty அவங்கள்ட்ட fees உ ஆஹ் இல்ல அவங்க வந்து எதுவும் shampoo அதெல்லாம்

ஓ monthly எத்தனை ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி காமிச்சா போதும் இல்ல அதான் மாசம் ஒருவாட்டி போய் காமிச்சா போதும் சரி சரி எனக்கு தெரிஞ்சி best வந்து நீங்க tablets லாம் வாங்கிக்காதீங்க ointment உ ஆஹ் பாப்பாவுக்கு ointment வாங்கிக்கோங்க face க்கு குடுப்பாங்க இதுக்கும் வந்து தலைக்கு வந்து shampoo அப்புறம் வந்து liquid கொடுப்பாங்க மட்டும் வாங்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து நீங்க apply பண்ணிக்கலாம் நல்லா கேக்கும் ஆஹ் சரி சங்கவி

ஆஹ் நான் regular ஆ அங்க போவேன் என்னய அவங்களுக்கு தெரியும் நல்லாவே நீங்க போம்போது என் பேரு கூட சொல்லுங்க இந்த மாதிரி வருவாங்க இல்ல ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லுங்க அவங்க தான் refer பண்ணாங்கன்னு சொல்லுங்க ஆஹ் சரி சரி சங்கவி நான் கண்டிப்பா சொல்றேன் சரி okay okay அவங்களுக்கு தெரியும் என்னைய அதனால நல்ல பாப்பாங்க சரி சரி

friend ஓட அம்மா இருக்காங்க அவங்களுக்கு வந்து pimple லாம் இல்ல

இந்த black dots ஆ இருக்கும் இல்ல அதுமாதிரி மூஞ்சிலலாம் full ஆ இருக்கு அச்சச்சோ பாப்பாங்க அதுக்கெல்லாம் ஆனா ரொம்ப time எடுக்கும் அது cure ஆகலாம் ஒரு one year ஆகும் அப்பதான் clear face கிடைக்கும்

அது வந்து அவங்க போகவே மாட்டேங்குது சொல்லுங்க hello கேக்குதா?

ஆஹ் ஆஹ் அதான் அவங்களுக்கு இது மாதிரி black dots ஆ இருக்காம் நிறைய அவங்க அவங்க அம்மாவுக்கு அதான் என் friend கூட சொன்னா இது மாதிரி hospital எதுவும் இருந்தா சொல்லு அப்படின்னு சரி okay நான் சொல்றேன் இங்க கூட்டிட்டு போங்க இவரே நல்லாதான் பார்ப்பாரு எல்லாத்துக்குமே வந்து நல்ல solution கிடைக்கும்

ஆமாம் face க்கு காமிச்சீங்கன்னா soap ம் ointment ம் தருவாங்க cream கூட தருவாங்க அது sun cream மாதிரி தான் காலையில நீங்க போட்டுட்டு போறதுக்கு use ஆ இருக்கும் தலைக்கு போயி காமிச்சீங்கன்னா shampoo தருவாங்க liquid தருவாங்க அதான் ஹம் ஹம் கொஞ்சம் நல்லாவே use ஆ தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு two three months ல result கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு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 கண்டிப்பா இருக்கிற முடியவாது safe ஆ வச்சிக்கோங்க ஆமாம் அதுக்கு தான் சரி காமிக்கலாம் அப்படின்னு okay okay நல்லது தான் இப்ப இருந்தே treatment எடுத்தீங்கன்னா marriage குல்ல கொஞ்சமாவது வளர்ந்திருக்கும் அப்படி இல்லன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல ஆஹ் ஆஹ் அதுக்கு தான் வீட்ல சரி காமிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இதுமாதிரி அதுக்குதான் daily fruits உ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுதான் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்ருக்காங்க அப்படியா சரி சரி கல்யாணத்துல எங்க இவங்க எல்லாரும் ஆளாளுக்கு தலையில வந்து பூவை வைக்கிறேன்னு சொல்லி இருக்கிற கொஞ்ச முடியையும் வந்து மண்டையே வலி வந்துரும் அப்படி போட்டு அழுத்தி எடுத்துடுவாங்க ஆமாம் ஆமாம் நாம இன்னும் கம்மியா முடி கொஞ்சமா இருந்துச்சுன்னு வையுங்க அங்கிட்டும் இங்கிட்டும் மண்டையில குத்தி விட்ருவாங்க முடிய நல்லா வளர்த்து வச்சிக்கோங்க

ஆஹ் ஆஹ் கேக்குது சொல்லுங்க

நீங்க எப்ப போறீங்கன்னு சொல்லுங்க நாளைக்கு போறீங்களா? நாளைக்கு அதான் த~ தங்கச்சி வரணும் வந்தவுடனே கேட்டுட்டு நாளைக்கு அவளுக்கும் free னா ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வர்றோம்

நான் போம்போது சொல்றேன் எனக்கு location மட்டும் நீங்க share பண்றீங்களா? ஆஹ் உங்களுக்கு location share பண்றேன் எந்த number க்கு share பண்ணட்டும்? ஆஹ் இது சரி இந்த number க்கே பண்ணுங்க இந்த number இருக்கா உங்ககிட்ட? இந்த number வச்சிருக்கேன் வேற number

அப்படியா சரி அதை சொல்லுங்க நான் அதுக்கு வேணும்னா share பண்றேன் சரி சரி சரி note பண்ணிக்கோங்க

five hello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

five three

two seven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

ஆஹ் ஆஹ் நான் இத வாட்ஸ்அப் நம்பரா வச்சிருக்கேன் சரி என்னோடதுல ஒரு sim வாங்கிட்டோம் சரின்னு அவளுடையத name வச்சு aadhar வச்சு வாங்கினது ஒரு number சரி okay okay நல்லதுதான் இரண்டு sim வச்சிக்கிறது tower அப்பப்ப கிடைக்கும் கிடைக்காது அதான் ஏர்டெல் வந்து சில இதுக்கெல்லாம் போனா கிடைக்க மாட்டேங்குது

அதான் சரி ஜியோ ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கேன் சரி okay okay ரெண்டு use பண்றது கொஞ்சம் நமக்கும் better தானே ஹம் ஹம் ஆமாம் சங்கவி இங்க தில்லைநகர்ல அப்~ அப்படித்தான் ஒரு doctor இருந்தாங்க என் friend அப்படித்தான் hair fall க்கு போயி காமிச்சா

அங்க வந்து ஆஹ் ரொம்ப amount அதிகமாக வாங்கறாங்க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 ஆஹ் ஆமாம் fees ஏ அங்க வந்து six hundred வந்துருது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 ஆஹ் ஆமாம் அதுக்கப்புறம் வந்து இந்த ointment sorry அந்த shampoo அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருந்தது எப்படியும் ஒரு one time hospital போயிட்டு வந்தாலே two thousand ஆயிடுது அச்சச்சோ ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆஹ் tablet லாம் வேற குடுக்குறாங்க ஆனா எனக்கு என்னமோ அவ ப~ காண்பிக்கிறது முடி வளர்ற மாதிரியே என்னமோ தெரியலை எனக்கு அதுதான் பயமா இருக்கு. நம்ம பாட்டுக்கு காசை waste ஆ செலவு பண்ணிட்டு ஆமாம் ஆமாம் நாம ஒழுங்கா நல்லத சாப்பிட்டு

ஆஹ் இல்ல இல்ல இப்ப வெளியே இருக்கேன் அதான் கேட்குதா?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 சரி சரி இல்ல நீங்க நம்ம இரண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் hospital க்கு கொடுத்து full ஆ தலைக்கு எப்படி முடி வளருதுன்னு பாக்கறதைவிட நாம juice குடிச்சி அந்த மாதிரி intake உள்ள எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சம் முடி கொட்றதெல்லாம் stop ஆயி முடி வளரும் உங்களுக்கு ஆஹ் ஆஹ் என்ன juice லாம் சங்கவி குடிக்கலாம்? நீங்க கறிவேப்பிலை juice குடிங்க கறிவேப்பிலை juice ஆ எப்படி கறிவேப்பிலை juice லாம் குடிக்கிறது? அது கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும் குடிச்சிட்டு டக்குனு ஏதாவது வெல்லம் ஏதும் எடுத்து வாயில போட்டுக்கோங்க. இல்லனா aloe vera juice லாம் இப்போ வெளியவே விக்கறாங்க. சாத்துக்குடி juice மாதிரி aloe vera juice லாம் விக்கிறாங்க அந்த மாதிரி வாங்கி குடிங்க aloe vera juice நான் வெளியே போய் பார்த்ததே இல்லை அப்படியா இந்த தட்டு வண்டிகள்ல எல்லாம் விப்பாங்கல்ல சின்ன சின்ன கடைகள்ல ரோட்டோரமா இருக்கும் இல்ல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

அப்படியா சரி சரி அது கொஞ்சம் நல்லது தான் சாப்பிடுங்க இல்ல தலைக்கு தேய்ச்சு குளிங்க அதுவும் ரொம்ப நல்லது ஆஹ் ஆஹ் சரி சரி எனக்கு சும்மா ச~ normal குளிச்சாலே ஏதாச்சு சளி பிடிச்சுக்கும் cold வந்துரும் இப்ப cold